எங்க எந்த பகுதிக்கு போனாலுமே இந்த ஒரு உணவுதான் வந்து பெரும்பாலுமே குடுத்துக்கிட்டே இருப்பாங்க இப்ப அது மாதிரி ஆடி மாசம் எல்லாம் வந்துச்சுன்னா நீங்க எதாவது அஹ் கூழு அந்த மாதிரி எதுவும் செய்வீங்களா அஹ் நாங்க வீட்டுல செய்வோம் அங்க கோயில்ல கொண்டு போய் குடுக்க மாட்டோம் ஆனா அவுங்களே காய்ச்சி கொண்டு வந்து நிறைய வண்டியில வந்து பெரிய ஒரு கிட்டத்தட்ட வந்து பெரிய டவரா set னு சொல்லுவாங்க அதுல வச்சு எல்லாத்துக்கும் குடுப்பாங்க கோயில்ல வாங்கி குடிச்சிருக்கோம் நாங்க அடிக்கடி ஜவுளி வியாபாரத்துக்காக வெளியூர் போவோம் ஈரோடு இந்த மாதிரி திருப்பூர் இந்த மாதிரி போகும்போது வண்டிகள்ல கம்மங்கூழ் வச்சிருப்பாங்க அந்த கூழ் மட்டும்தான் சாப்பிடுவோம் நாங்க

இதெல்லாம் கொடுப்பாங்க அந்த கூழ் குடிச்சாலே வயிறு திம்முன்னு இருக்கும் நல்லா கு~ குளிர்ச்சியாவும் இருக்கும் நான் கோயில்ல கொடுக்கிற கூழ் சாப்பிட்ருக்~ ஆமா இப்பவும் பாத்தீங்கன்னா இந்த அஹ் பழனியை சுற்றுப்புற ப~ பகுதிகள்ல பார்த்தோம்னா இப்பவும் அந்த மண் பானைகள்ல வந்து அந்த மாம்ப~ மாங்கா, மாம்பழம் இந்த மாதிரி சிற்று சிறு சிறு உணவுகள் எல்லாமே கிடைக்கும் இப்ப அதே இது நம்ம நகர்புறத்துக்கு வந்து போனீங்கன்னா full ஆ முழுமையா பார்த்தீங்கன்னா noodles இந்த மாதிரி துரித உணவுகள் தான் நிறைய இருக்கு இப்ப அதே மாரி இப்ப தஞ்சாவூர் பக்கம் போனீங்கன்னா நிறைய பாத்தீங்கன்னா நமக்கு அதிக அளவுல வந்து கொழுக்கட்டை பால் கொழுக்கட்டை இந்த மாதிரி உணவு வகைகள் எல்லாமே நமக்கு வந்து நிறைய வந்து கிடைக்கும் அஹ் உங்களுக்கு பிடித்தமான உணவு வகைகள் எல்லாம் வீட்ல எது எதெல்லாம் நீங்க வந்து நல்லா ரசிச்சு செய்வீங்க

விறகு மூட்டி அதுக்கு மேல ஒரு கம்பியாட்டம் வச்சு

கோழியை வந்து வாட்டி எடுப்பாங்க chicken fifty இந்த grill chicken அந்த மாதிரி

எண்ணெய் இல்லாம அஹ் அந்த மாதிரி மிளகாய் எல்லாம் தடவி எண்ணெய் இல்லாம பொரிச்சு எடுக்குறது ரொம்ப நல்லா இருக்கும்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 அது பிடிக்கும் birya~ மிகவும் சிறப்பு இப்ப அந்த மாதிரி செய்யும்போது நீங்க நல்லா இருக்குமா இல்ல வேற ஏதாவது இந்த மசாலா பொடிகள் அந்த மாதிரி ஏதாவது சேர்க்கணுமா பொடி போட மாட்டோம் இஞ்சி பூண்டு paste உ

இப்ப இப்ப உம் இப்ப பொதுவா பார்த்தீங்கன்னா இப்ப க~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

உம் இப்ப அதே மாதிரி அஹ் இஞ்சி பூண்டு paste ன்னு சொல்வாங்க அது ஒரு readymade ஆ தான் கடையில வாங்கக் கூடாது வீட்டிலேயே mix பண்ணி மிளகாய்ப் பொடி, மஞ்சள் பொடி, கரம் மசாலா பொடி, எல்லாமே வீட்ல செஞ்சு அதை நல்லா mix பண்ணி காரத்துக்கு தகுந்த மாதிரி மீன்ல தடவி கொஞ்ச நேரம் வெயில் இருந்தா வெயில்ல இல்ல fan ல உலர்த்தி அதை நம்ம வந்து வாட்டி எப்படி இந்த காடு பக்கமெல்லாம் போனா கிடைக்கிற பொருளை தீயில வாட்டி சாப்பிடுவாங்க

அந்த மாதிரி மீனை வந்து நம்ம வீட்டிலேயே அஹ் விறகடுப்பு இல்லாட்டி கூட stove மேலே ஒரு அஹ் கம்பி கம்பியாக வச்சு அதுக்கு மேலே வைச்சுக்கூட நம்ம எடுத்து அப்படி வாட்டி சாப்பிடலாம்

இப்ப அதே மாதிரி வாட்டி எடுத்து மண்பானையில வச்சு சமைச்சோம்னா இன்னும் ரொம்ப சுவையா இருக்கும் இல்ல நீங்க சொல்லும் போதே ரொம்ப ஆசையா இருக்கு

உம் okay மிகவும் சிறப்பு வேற என்ன மாதிரி உணவுகள்ல எல்லாமே இப்ப பொங்கல்னு வந்துட்டா இப்ப பொங்கல் அன்னைக்கு அசைவ உணவுகள் வந்து பெரும்பாலும் சமைக்க மாட்டாங்க

தை மாதம் முதல் முதல் நாள் அப்படிங்கறதுனால யாரும் non veg அதிகமா எடுக்க மாட்டாங்க அஹ் அசைவம் வந்து பெரும்பாலும் வந்து சமைக்க வந்து மாட்டாங்க இப்ப உங்களோட ஊர் புற~ புறங்கள்ல பார்த்தா என்ன மாதிரியான உணவு வகைகள் வந்து ரொம்ப புகழ் பெற்றதா வந்து இருக்கும் பொங்கல் சமயத்துல கேக்குறீங்களா இல்ல இல்ல பொதுவா இப்ப ஒவ்வொரு ஊருக்கும் இப்ப மதுரையை எடுத்துக்கிட்டோம்னா மதுரை புரோட்டா அது வந்து ரொம்ப புகழ் பெற்றதா இருக்கும் திண்டுக்க எடுத்துக்கிட்டா திண்டுக்கல் தலப்பாக்கட்டு biryani வந்து ரொம்ப இது மாதிரி நீங்க இருக்க பகுதிகள்ல அதுமாதிரி உம்

உம் இப்ப பஞ்சாமிர்தம் எல்லாம் உங்களுக்கு செய்யத் தெரியுமா எப்படி செய்யலாம் இது வந்து அது எங்க பாட்டி செய்வாங்க எனக்கு ஓரளவுக்குத்தான் தெரியும் ஆனா கடையில வாங்கறதை விட நம்மளா செய்யறதை தேனு, மலை வாழைப்பழம்தான் போடணும் பஞ்சாமிர்ததுக்கு

நிறைய கற்கண்டு இதெல்லாம் போட்டுதான் இயற்கையாவே பஞ்சாமிர்தம் உம் இது எல்லாமே நம்ம வந்து செய்யும்போதுதான் அதிக சுவை மிக்கதா வந்து இருக்கு

இப்ப குழந்தைங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த கடைகள்ல இருந்து வாங்கி குடுக்குறதுக்கு பதிலா இந்த மாதிரி பஞ்சாமிர்தம்லாம் இப்ப கடைகள்ல வந்து அஹ் குழந்தைகளுக்கு வந்து இந்த மாதிரி வாங்கி சாப்பிடுறதுக்கு பதிலா நம்மளே அது மாதிரி பஞ்சாமிர்தம்லாம் தயார் செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம் இல்லையா அஹ் பஞ்சாமிர்தம் சாப்பிடுவாங்க நம்ம கோதுமை ரொட்டி அப்புறம் வந்து முறுக்கு கை முறுக்கு

அதிரசம் அஹ் பொ~ பொட்டுக்கடலை உருண்டை, பொட்டுக்கடலை உருண்டை இடிச்ச உருண்டை, எள்ளு உருண்டை,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

ஒரு பதினோரு வயசு குழந்தை வந்து பொண்ணு வந்து குர்குரே, லேஸ், இதெல்லாம் சாப்பிட்டு அது ரொம்ப dengue fever ல கொண்டு வந்து விட்டு அப்புறம் என்னன்னு பார்த்தா அந்த வயித்துல வந்து அஹ் உணவே சாப்பிட முடியாம அதுக்கு அஹ் அஹ்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

லேஸோ, குர்குரேவோ இந்த packet ல அடைச்சு வச்சிருக்கிற அந்த லேஸை வந்து நீங்க தீயை வச்~ தீ பொருத்தி தீப்பெட்டி வச்சு தீ பொருத்தி பார்த்தீங்கன்னா அது எரியும் அதே மாதிரிதான் நம்ம வயித்துக்குள்ள போயி அஜினோமோட்டோவ கலந்திருக்கிறதுனால

குர்குரே சாப்பிடுறாங்க அது என்னமோ foreign food மாதிரியும் அது சாப்பிட்டா நம்ம ரொம்ப என்ன சொல்லுவாங்க

பாத்தீங்கன்னா இந்த துரித உணவுகள்னாலதான் பெரும்பாலும் நமக்கு வந்து வயித்துல வந்து ஜீரணக் கோளாறே வந்து பெரும்பாலும் வருது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 அது வந்து ரொம்ப மிகவும் ஒரு தவறான ஒரு செயல்தான் ஏன் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட உணவு வந்து இயற்கையிலேயே வந்து நிறைய இந்த சுரப்பிகள் எல்லாமே வந்து சுரக்கும் செரிமானம் ஆகறதுக்கு இப்ப அந்த மாதிரி சூழல்ல வந்து ஏற்கனவே நம்ம வயித்துல வந்து நிறைய வாயுக்கள் வந்து நிறைய வந்து உருவாகியிருக்கும் உணவு செரிமானத்துக்கு இப்ப அந்த மாதிரி நேரங்கள்ல நம்ம மேற்கொண்டு இன்னமும் இந்த உணவோட இதை எல்லாமே இந்த பெப்ஸி அந்த மாதிரி குளிர்பானங்களை வந்து குடிக்கிறதுனால அந்த செரிமான தன்மை எல்லாமே இயற்கையில இருக்கிறது எல்லாமே அழிஞ்சு போயிரும் அப்படியே அப்ப நமக்கு வந்து அப்படியே அந்த

சுடுதண்ணி வந்து நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து ரொம்பவும் வந்து சிறப்பானதா வந்து இருக்கும் வேற இப்ப பொழுதுபோக்குக்காக திரைப்படங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்க இந்த நிறைய தொலைக்காட்சிகள் எல்லாம் நிறைய திரைப்படங்கள் எல்லாம் போட்டுருப்பாங்க பொங்கல் சமயத்துல

hello

நான் line ல தான் இருக்கேன்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 அஹ் பாக்கல எதுவும் திரைப்படங்கள்லாம் இப்ப வந்து இப்ப இருக்க இப்ப இளைய தலைமுறை வந்து வாரிசு பெருசா துணிவு பெருசா அப்டின்னு சொல்லி சண்டை போட்டுட்டே கெடக்குறாங்கல்ல அதெல்லாம் பாக்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது எதப்பத்தி இப்ப இருக்கற ரசிகர்கள் எல்லாம் இப்ப இருக்கக்கூடிய ரசிகர்கள் எல்லாமே இந்த திரைப்பட நாயக~ நாயகர்களுக்காக சண்டை போட்டு வந்து கெடக்குறாங்கள்ல

அஹ் விஜய் பெருசா அஜித் பெருசா அப்படின்னு சண்டை போட்டுட்டு இருக்காங்க இல்லையா அதெல்லாம் பாக்கும்போது உங்களுக்கு வந்து என்ன தோணுது இது வந்து முட்டாள்தனம்ன்னு தோணுது

இது வந்து படம் பாக்குறீங்களா பாக்குற~ ரசிக்கிறதோட நிறுத்திக்கணும்

உம் இப்ப சென்னையில கூட பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வயசு பையன் வந்து இறந்து வந்து போயிட்டான் அஹ் திரைப்படம் ஒண்ணு வந்து பார்க்க போயிட்டு அந்த மாதிரி சூழல்ல எல்லாம் நமக்கு அதெல்லாம் பார்க்கும் போது எவ்வளவு கோபம் வந்து வருது உங்களுக்கு எல்லாம் hello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

ஒரு நிமிஷம் stuck ஆகுது ஒரு நிமிஷம் stuck ஆகுது ஒரே நிமிஷம்

hi ஐஷு எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன், சூப்பரா இருக்கேன் நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் வீட்டுல எல்லாம் எப்படி இருக்காங்க? வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்கப்பா, எதும் பிரச்சனை இல்ல போயிட்டிருக்கு madam love எல்லாம் எப்படி போயிக்கிட்டிருக்கு? அது ஒண்ணுதா இப்போ குறைச்சல் அது அது பத்தில்லாம் இப்போ பேசிட்டு இருக்க, நானே செம entertainment ஆ ஆக்குறத பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டிருக்கேன் நீ வந்து என்ன இப்படி பண்ணிட்டிருக்க?

எல்லாருமே அந்த mobile அப்படிங்குற ஒரு விஷயத்துக்குள்ள வந்து வந்து entertainment ஆ புடுச்சுக்குறாங்க.

அந்த இல்ல இல்ல நம்ம நினச்சுக்கிட்டு இருக்கோம் mobile ல நம்ம பேசுறது chat பண்றது even videos பாக்குறது photos எடுக்குறது memories create பண்ணுறது அது அதுக்கு பேருதான் வந்து memories create பண்ணுறது photos எடுக்குறது அப்படின்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் but

வந்து அந்த மாதிரி இருக்குல்ல அதை பத்தி வந்து நம்ம

இல்ல phone ல பேசிட்டு இந்த மாதிரி interact ஆயிட்டு இருக்குறதுனால தான் நமக்கு வந்து over stress ஆகுது அது entertainment இல்ல fun இல்ல tragedy ல கொண்டு போய் முடிஞ்சுறுது.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 hello

இல்ல இல்ல இல்ல ஆஹ் signal issue சொல்லு ஹம் சொல்லு சொல்லு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 okay okay fine அதான் இந்த மாதிரியெல்லாம் போயிக்கிட்டுருக்கு இப்போ வந்து நான் வந்து இங்க office வந்து ஒரு two days leave ஆ continue ஆ so வந்து இருக்கேன் பயங்கர boring ஆ இருக்கு எனக்கு வந்து என்ன அப்படின்னா full time ஆ இந்த monitor PC வரிசையா வர்ற phone call

யார கூட்டிட்டு போறதுன்னும் எனக்கு தெரியல யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் நீ free ஆ இருந்தா வர்றியா போகலாம். செம்ம entertainment ஆ இருக்கும்

அப்பா வேற level entertainment really awesome feel ஆ இருக்கும் அதுவும் பாட்டை கேட்டு feel பண்ண ஆரம்பிச்சாலே

ஆமா கண்டிப்பா வேற level ஆ இருக்கும்ல அடிச்சுக்கவே முடியாது அதை பத்தி எல்லாம் வந்து யோசிக்க வாய்பே இல்ல எனக்கு இப்போ சொல்லும் போதே moment வந்து ரொம்ப அப்படியே happy ஆகுது so excited இன்னொரு ஒரு surprise குடுக்கட்டா? நான் வச்சிருக்குறது fans ticket யுவன் ஷங்கர் ராஜாவுக்கு கை குடுக்குற அளவுக்கு பக்கத்துல நிக்கலாம் நம்ம super plan வேற level ஆஹ் இத்தனை தடவை நீ என்னை வந்து என்ன கழட்டிவிட்டு போயிட்டு வந்துட்டல்ல பரவால்ல இந்த தடவையாவது உனக்கு சொல்லணும்னு தோனிருக்கே,

பிரதீப் குமாரோட concert like அதுக்கு வந்து உன்னைய விட்டுட்டு போனேன்னு வந்து சொல்லி நீ கூட ரொம்ப புலம்பிக்கிட்டு இருந்தல்ல பிரதீப் சிட் ஸ்ரீராம் வந்து இருக்குல்ல பிரதீப் வந்து weekend weekend எப்போதுமே Coimbatore ல வந்து concert பண்ணுவாப்ள so நம்ம என்ன பண்றோம் பிரதீப்போட concert க்கும் போறோம் wow nice super but வந்து எனக்கு two days தானே time இருக்கு இப்போ office leave இருக்கு so எப்படி நான் இதை manage பண்ணுறது ஆஹ்

உனக்கு அந்த two days போனதே தெரியாத மாதிரி நான் பண்ணுறேன்

okay வா snacks நீ sponsor பண்ணிரு இல்ல கொன்றுவேன்

so movie க்கு வந்து பாத்துட்டு அதுக்கப்பறம் அங்க இருந்து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

concert அ முடுச்ச வேகத்துக்கு, நம்ம வந்து அங்க இருந்து அப்படியே drive in theatre போறோம் okay வா like car ல இருந்துக்கிட்டே நம்ம வந்து movie பாக்கலாம். உம்

car ல இருந்துட்டே movie ஆ, இல்ல இல்ல வேணாம் வேணாம் ஆஹ் கேக்குதா இல்லையா?

எனக்கு வந்து இந்த car ல movie பாக்~ car ல movie பாக்குறதெல்லாம் எனக்கு புடிக்காதுடா car ல வந்து songs கேக்கலாம் அவ்ளோதா எனக்கு வந்து தியேட்டரல அந்த big screen ல movie பாக்குறது அதுக்கான அந்த ஒரு entertainment feel இருக்கே வேற level

நான் சொல்றது drive in theatre which means உனக்கு வந்து இந்த சிவாஜி movie பாத்திருக்கல்ல, ஆமா ஆமா

okay okay எங்க இருக்கு அது so நம்ம திண்டுக்கல் highways ல வந்து இருக்கு மூர்த்தி drive in theatre ன்னு ஒண்ணு இருக்கு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

ஹம் okay so அங்க வந்து அதுக்கப்பறம் நல்ல ஒரு lunch சாப்பிட்டுட்டு straight ஆ வந்து நம்ம வந்து கோயம்பத்தூர் போயிடலாம் night ஓட night ஆ போயிட்டு காலைல